இந்த படத்துல ஒரு ரெஸ்டாரன்ட் தெரிது.

இந்த படத்துல ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது.

இந்த பெட்ரோல் பங்க்குள்ள பெட்ரோல் அடிக்கிறதுக்காக ஒரு ஜீப்பு ஒரு பைக்கு இருக்குது.

இந்த படத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

ஹால்ல முன்னாடி ரெண்டு லேடிஸ் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு ஜென் நின்னுட்ருக்காங்க.

இந்த படத்துல ஒரு அழகான ஸ்டேச்சு தெரியிது.

க்ரவுண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மரங்களும் இருக்கு.

கிரவுண்டோட ஃப்ரெண்ட் சைடுல கொளமும் பெரிய பெரிய கல்லுங்களும் இருக்கு.

அந்த கடையோட ஃபிரண்ட் சைடுல ஒரு தாத்தா நடந்து போயிட்டிருக்காரு.

இந்த ரூம் ஓட ரைட் சைடு ல ஒரு மூணு சேர் போட்ருக்காங்க.

இந்த படத்துல ஏ_கே ஃபிட்னஸ் ஜிம் செலெப்ரேஷன் நடந்துட்ருக்கு.

இந்த படத்துல ஒரு பெரிய ஹால் தெரிது.

ரூம் ஃபுல் லா பிரைட் டான எல்லோ கலர் ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துலயே ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயு இருக்கு.

இந்த படத்துல ஒரு பூச்சக்கரம் வச்சிருக்காங்க.

இந்த சக்கரத்துக்கு பின்னாடி நெறைய பேர் நின்னுட்ருக்காங்க.

இந்த படத்துல ஒரு சின்ன ரூம் தெரிது.

ஒவ்வொரு வாசும் கலர் ஃபுல்லா இருக்கு.

இந்த படத்துல ஒரு கட தெரியுது.

ஹால் ஃபுல்லா நெறைய ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க.